so இது என்னன்னா asset க்கு வந்து எதுவும் damage வரக்கூடாது அப்படின்ற மாதிரி author சொல்றாரு இந்த video ல author என்ன சொல்ல வராரு அப்படின்னா financial intelligence அ வச்சு என்ன பண்ணலாம்? ஏன் financial intelligence வந்து mandatory and financial intelligence தான் உங்க factor அ i mean உங்க financial grudge or உங்க financial success factor அ determine பண்ற ஒரே விஷயம் அப்படின்ற மாதிரி author சொல்றார். இதுக்கு author கொடுக்கற முக்கியமான validation பாத்தீங்கன்னா financial intelligence தான் நம்ம நினைக்கற மாதிரி ஒரு complicated ஆன விஷயம், எல்லாத்துலையும் ஒரு deep understanding இருக்கணும் அப்படின்னு அவ~அவசியம் இல்ல.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 அதுக்கு reason என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பயம்தான். நிறைய பேர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும்போது வர excitement அ விட அந்த ஒரு லட்சம் ரூபாய் loss ஆயிருச்சுன்னா வர பயம்தான் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். அந்த ஒரே reason னால தான் நிறைய பேர் வந்து invest பண்ண பயப்படறாங்க அப்படின்ற மாதிரி author அஹ் turn பண்றாரு. அந்த நீங்க practical life ல பாத்தீங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்~சம்பாதிச்சிருப்பாங்க. அதை invest பண்றதுக்கு பயமா இருக்கும். அந்த ஒரே reason னாலதா வந்து அவங்க இந்த financial planner or வேற எதாவது term investment மாதிரி அதாவது ஒரு package investment மாதிரி சொல்லுவாங்க. நீங்க bank ல போய் கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு fixed deposit அது ஒரு package அதாவது இதுவரைக்கும் நம்ம பாத்த investment எல்லாமே வந்து package investment லதான் வரும். so இது வந்து ஒரு real investor வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க invest பண்ற விதமே வேறயா இருக்கும். அது நம்ம video end ல வந்து பார்ப்போம். இதுல author சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இதுவரைக்கும் video ல பார்த்தீங்கன்னா பணம் எப்படி work ஆகுது? பணத்தை வச்சு என்ன செய்யலாம்? அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயம் வந்து பாத்திருப்போம். and then எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு super idea ஒண்ணு இருக்கும். இப்போ எனக்கு காசு இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் invest பண்ணுவேன் அப்படின்ற ஒரு idea இருக்கும். காசு இல்லை, or காசு கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால வந்து நிறைய பேர் வந்து அவங்க idea வந்து drop பண்ணிருவாங்க. so எப்படி உங்ககிட்ட காசே இல்லனாலும், நீங்க எங்க invest பண்ணலாம் or உங்க idea வந்து success ஆக்கலாம் அப்படிங்கறத author சொல்றாரு இதுக்கு author கொடுக்கற example பாத்தீங்கன்னா, அவரோட field real estate and small cap investment ல இருந்து அவரு கொடுக்கறாரு. so real estate ல பார்த்தீங்கன்னா ஒரு time ல வந்து market depression ஆகுது. depression time market வந்து down ஆயிட்டு இருக்கு. அந்த time ல பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து market ல வந்து okay வித்துட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா market crash ஆச்சு. அதனால தான் down ஆச்சு. அதாவது share market crash ஆச்சு. அதனால வந்து real estate வந்து down ஆச்சு. so share market ல loss வருது. அந்த loss அ சரி கட்டுதற்காக எல்லாருமே வந்து real estate வித்துட்டு வந்துட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. so author வந்து market crash அவரு invest பண்ணுனதும் loss ல தான் இருக்கும். same time வந்து அவர் எப்படி சொல்றது? ஒரு golden opportunity யா தான் author பாக்குறாரு. நம்ம நிறைய பேர் வந்து market crash னா, என்னடா இது crash ஆயிடுச்சு, அப்படின்றத யோசிக்கறோம். அவர் வந்து, அந்த time ல வந்து நிறைய invest பண்றாரு இன்னும் நிறைய invest பண்ராரு and அவர் கிட்ட பணம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அவரு நிறைய invest பண்றாரு. நிறைய பேர் விக்கிறதை வாங்குறாரு. so அவர்கிட்ட இருக்கிற amount எல்லாம் வந்து இதுக்கே சரியா போயிருது.

actual ஆ ஒரு வீடு எப்படி வாங்குகிறாருன்னா, நம்ம normal ஆ வந்து ஹம் direct ஆ விக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா வீடு இருக்குன்னா, okay நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. so ஒரு ஏழு லட்ச ரூபாய் கொடுத்தா போதும், அப்படின்ற மாதிரி விக்கிறாங்க. அந்த author அப்படி வாங்காம, author வந்து ஏலத்~ஏலத்துல போய் வாங்குகிறார் so பத்து லட்ச ரூபா வீடு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இல்ல நாலு லட்ச ரூபாய்க்கு அப்படி எடுக்கிறார். எடுத்துட்டு கொஞ்ச நாளிலேயே வந்து ஒரு potential investor வந்து அவருக்கு கிடைக்கிறாரு. கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வீட வந்து வித்துட்டு, அந்த வட்டிக்காசு இருக்கு தெரியுமா? அதை வந்து processing fee அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடறாரு so initial amount அ அவர் friend கிட்ட இவரு கொடுத்துடுறாரு. processing fee fee மூலமா வட்டி காசையும் கொடுத்துடுறாரு. so மீதி இருக்கிற profit full ஆ இவரோட pocket க்கு வருது. அதாவது, அவர்கிட்ட காசே இல்லை என்றாலும் காசு வந்து creative ஆ think பண்ணி, காச வந்து எப்படி வர வைக்கலாம்னு யோசிச்சு, இது பண்றாங்க. இதுதான் இந்த chapter ஓட base இதுக்கு இன்னொரு example நான் சொல்லணும் அப்படின்னா, நான் personal ஆ வந்து பாத்தீங்கன்னா computer service உம் பண்ணுவேன். so அதுல நிறைய வாங்கி விக்கிற இது இருந்தாலும், நான் personal ஆ இறங்குறது பாத்தீங்கன்னா software side வந்து இறங்குவேன். ஏன்னா software side க்கு வந்து எனக்கு personal ஆ investment வந்து ரொம்ப தேவைப்படாது. என்னோட brain னும் அந்த techiniques மட்டும் தான் என்னோட investment அதை வச்சுசுட்டு, நான் எதை வேணா பண்ணலாம் பண்றதுக்கு வந்து நான் service charge வாங்கிக்கலாம் so எனக்கு பெரிய investment அப்படின்னு சொன்னா எதுவுமே money money இதுல சொல்றேன். knowledge time வழியா எனக்கு investment நிறைய இருந்தாலும், money basis ல நான் பெருசா எதுவும் invest பண்ணல. so இதை வச்சு நான் இது பண்ணிக்கலாம். so rich invent money ன்னா இதுதான். பணமே இல்லைன்னா கூட, பணத்தை எப்படி invent பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. and இதுக்கு வந்து financial knowledge வந்து mandatory ஏன்னா financial knowledge இருந்தால் தான் நம்ம வந்து எப்படி எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எவ்வளவு creative ஆ நம்ம யோசிச்சு பணத்த சம்பாதிக்கிறோமோ, அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம வந்து பணக்காரனாய் ஆயிடலாம் அப்படிங்கற மாதிரி வந்து author சொல்றாரு. and author சொல்ற இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம last time பார்த்தோம். ஒரு investor பத்தி பார்த்தோம். அதாவது ரெண்டு விதமான investor இருக்காங்க. ஒருத்தன் வந்து package investor ஒருத்தன் வந்து real investor அப்படின்ற மாதிரி author சொல்றாங்க. இந்த package investor பார்த்தீங்கன்னா, investing பத்தி பெருசா knowledge இல்லாம ஒரு basic knowledge மட்டும் தான் இருக்கும். invest பண்ணணும்னு தெரியும். ஆனா எங்க பண்ணணும் அப்படின்றது அவரு~அவங்களுக்கு வந்து தெரியாது தாவது ஒரு scheme இருக்கும். அது தாவது ஒரு system இருக்கும். அந்த system ல போய் அவங்க பணத்தை போடுவாங்க. அந்த system வந்து அவங்களுக்கு பணம் generate பண்ணி கொடுக்கும். அந்த system run ஆவதற்கு வேற ஒருத்தவங்க help வந்து தேவைப்படும். so இது வந்து package investor அப்படின்ற மாதிரி author வந்து term பண்றாரு. இதுக்கு best example பார்த்தீங்கன்னா FD பண்றது RD போடுறது chit போடுறது or stocks bonds mutual funds இது எல்லாமே வந்து package க்குள்ள தான் வரும். ஏன்னா இது எல்லாமே வேற ஒரு factor அ depend பண்ணி தான் உங்களுக்கு வந்து interest கொடுக்கும். or interest கம்மியா வர்றது அதிகமாக வர்றது வேற ஒரு factor அ depend பண்ணி இருக்கும். நீங்க வந்து decide பண்ண முடியாது. and real investor அப்படின்னா author என்ன சொல்ல வராங்கன்னா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 இப்போ அவ்வளோ பெரிய heavy amount வந்து இல்ல. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு agreement மாதிரி போட்டுக்கிறார். இந்த property ய நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இத்தனை நாள் time வேணும். அப்படின்ற மாதிரி போட்டுட்டு, அந்த time ல அவர் என்ன பண்றாருன்னா, potential buyers அதாவது வேற யாரு கிட்ட இந்த மாதிரி cash இருக்கோ, இந்த மாதிரி வாங்குற ஆள் வேற யாரு அப்படின்டு அவரு கண்டுபிடிக்கிறார் so agreement வந்து இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு agreement போட்டு இருக்கிறாருன்னா, அந்த மூணு மாசத்துக்குள்ள அவர் தேடி ஒரு buyer அ வந்து கண்டுபிடிக்கிறார் so அந்த buyer கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இதோட மதிப்பு வந்து ரெண்டு கோடி. எனக்கு வந்து இது ஒன்ற ஒண்ணேகால் கோடிக்கு வருது நான் வந்து உங்களுக்கு ஒன்றை கோடிக்கு தரேன். அப்படின்ற மாதிரி சொல்றாரு. or இதுல எனக்கு commission வேணும் அப்படின்ற மாதிரி something அவர் கேக்குறாரு. கேக்கும் போது அவரும் okay நம்மளுக்கும் இதுல லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த property அ வந்து எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு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

நீங்க ஒரு real investor ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு மூணு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் first வந்து மத்தவங்க miss பண்ண opportunity யை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் finding the opportunity அதாவது opportunity ன்றது நம்ம கண்ணால பார்க்கிறது கிடையாது. நம்ம அறிவ வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். இப்போ மத்தவங்க miss பண்ற opportunity ய வந்து நீங்க find பண்ற மாதிரி இருக்கும். and பணத்தை எப்படி raise பண்றது அப்படின்னு தெரியணும். உங்ககிட்ட பணம் இருக்கு இல்ல அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. suppose உங்க கிட்ட இருக்கு அப்படின்னா well and good suppose உங்க கிட்ட இல்ல அப்படின்னா, அது எப்படி raise பண்ணணும், எங்க raise பண்ணணும், யார் மூலமா raise பண்ணணும், இப்படிங்கற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். so third அ வந்து பாத்தீங்கன்னா organizing smart people அதாவது ஒரு intelligent people யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மத்த intelligent people அ இல்ல அவங்களவிட intelligent ஆ இருக்க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 so author இந்த chapter எப்படி conclude பண்றாருன்னா உங்களுடைய financial knowledge தான் உங்களோட greatest wealth நீங்க எந்த investment ல invest பண்றதுக்குமே financial knowledge ல invest பண்ணுங்க. ஏன்னா இந்த knowledge வச்சு தான் உங்களால மத்த investment அ வந்து successfull ஆ run பண்ண முடியும் and உங்களோட greatest risk பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எது தெரியாதோ அதுதான் உங்களோட greatest risk அதை நீங்க complete ஆ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதுல invest பண்ணாதீங்க. அப்படி இல்லன்னா ஒரு test amount மாதிரி invest பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க. but அதுல தெரியாம போய் full ஆ invest பண்ணாதீங்க. so risk அ வந்து full ஆ avoid பண்ணாம risk அ வந்து அப்படியே இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு full ஆ தள்ளி வச்சிறாம, அதை எப்படி manage பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க. அப்படிங்கிற மாதிரி author வந்து இந்த chapter conclude பண்றாரு. இந்த video ல நம்ம chapters work to learn don't work for money அதை பத்தி தான் பார்க்க போறோம். author வந்து பார்த்தீங்கன்னா chapter title லயே சொல்லிட்டாரு. நீங்க ஒரு விஷயம் கத்துக்கறதுக்காக வேலை செய்யணும் and பணத்துக்காக வேலை செய்யாதிங்க அப்படின்டு. one of the best personal finance book ன்னு பாத்தீங்கன்னா

correct ன்னு நினைச்சுட்டு இருக்க நிறைய விஷயம் வந்து author வந்து தப்பு அப்படிங்கற மாதிரி point பண்ணி இருக்காங்க அந்த author இந்த chapter அ எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க best selling author ஆ இருக்கறதுனால, அவர் வந்து நிறைய channels க்கு வந்து interview தர்றாரு. ஒரு இவங்க வந்து சிங்கப்பூர்ல போயிட்டு ஒரு interview தரும்போது அங்கள interview பண்ற anchor வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு நாள் வந்து best selling author ஆகணும். நல்லா~நான் நல்லா எழுதுவேன். ஆனால் என் novels வந்து எனக்கு எப்படி promote பண்றதுன்னு தெரியல. அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க.

நான் வந்து english ல வந்து masters degree வச்சிருக்கேன். நான் வந்து sales படிக்கணுன்ற அவசியம் இல்லை. and sales படிச்சிட்டு நான் போயிட்டு எப்படி எல்லாத்தையும் வந்து வித்துட்டு இருக்கணுமா? அது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்டு, ரொம்ப கடுப்பாகிடறாங்க அவங்க author மேல and author வந்து ஒரு விஷயம் pin point பண்றாரு. அவர் interview ல வந்து author ரோட author ரோட best selling book வந்து இருக்குது. அதை அவர் காமிச்சு அவர் சொல்றாரு. நான் வந்து best selling author தான். best writing author கிடையாது so உங்களோட உங்க கிட்ட எவ்வளவு skill வேணா இருக்கட்டும்.

இந்த மாதிரி title வச்சீங்கன்னா book வந்து sales ஆகாது economics of education ன்னு title வைங்க அப்போதான் book sales ஆகும், அப்படிங்கற மாதிரி publisher சொல்றாரு. அதுக்கு author உடனே என்ன respond பண்றாருன்னா, நான் economics of education ன்னு title வச்சேன்னா, என்னால ரெண்டு book தான் விக்க முடியும் ஒன்னு என் family கிட்ட, ஒண்ணு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

அவங்க வந்து அவங்க கொடுக்கிற pay க்காக அந்த வேலைக்கு போறாங்க அப்படிங்கற மாதிரி நினைச்சாங்க. but author வந்து அங்க கத்துக்கிற skill லுக்காக வந்து அங்க வேலைக்கு போறாரு. அந்த marine academy ல வந்து ஒரு ஒரு group lead பண்ணணும் அப்படிங்கற மாதிரி கத்துக்கிட்டாரு. and oil ல வந்து பாத்தீங்கன்னா international business வந்து அவர் கத்துக்கிட்டாரு.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 ஒரு இது இருக்கிற வரைக்கும் அவர் அங்க வந்து வேலை பார்த்தாரு. so அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு job க்கு போகும்போது அந்த job ஓட pay வை வந்து first preference ஸா வச்சு அங்க போகாம, அந்த job க்கு போனா, என்ன skill ல கத்துக்க முடியும் அந்த skill long term ல எப்படி use ஆகும்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

specialist ஆ கத்துக்குவாரு. அவரோட rich dad பாத்தீங்கன்னா, அவரும் வந்து army ல three years serve பண்ணி, அந்த மாதிரி நிறைய jobs செஞ்சு, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கவங்க வந்து, rich dad over the time பாத்தீங்கன்னா, அவரோட poor dad க்கு வந்து வேலை போயிடுச்சு. and அப்படி வேலை போகும்போது அவருக்கு வந்து teachers council அவரு, எதோ ஒரு union அந்த union ஓட help வந்து அவருக்கு தேவைப்படுது. அதாவது அவரோட வேலையை வந்து அவர் தக்க வச்சிக்க, அவருக்கு வந்து அந்த help தேவைப்படுது. ஏன்னா அவர் ஒரு விஷயத்துல வந்து specialist ஆயிட்டாரு. இதுக்கு மேல, அவருக்கு வேற field ல இறங்க முடியாது. இறங்குன்னா, அவரு வந்து அந்த field க்கு fresher so திரும்ப எல்லாத்தையும் first ல இருந்து start பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவர் வந்து அந்த field ல மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ வந்து அவரோட field வந்து narrow down ஆயிடுது. அதனால வந்து அவருக்கு ஏதோ ஒரு external ஓட help தேவைப்படுது so இதுதான் வந்து அவரோட poor dad ஓட case இதே அவர் rich dadcase ல பாத்தீங்கன்னா, அவரு எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டே இருக்காரு. so வந்து அவரால overall ஆ manage பண்ண முடியுது. அதாவது ஒரு intelligent people வந்து அவங்களோட smart people ல வந்து hire பண்ணி, அவங்க கிட்ட இருந்து work extract பண்ணுவாங்க so rich dad க்கு எல்லா field லையும் கொஞ்சம் கொஞ்சம் knowledge இருக்கறதுனால, அந்த smart people என்ன வேலை செய்றாங்க? வேலை ஓரளவுக்கு செய்றாங்களா? அப்படின்றத அளவுக்கு judge பண்ற அளவுக்கு அவருக்கு knowledge இருந்தா போதும். மத்த வேலை எல்லாம் அவர் hire பண்ணி பார்த்துக்கிறார் and அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா rich dad உண்மையிலேயே ஒரு precious ஆன advice சொல்றாரு suppose நீங்க ஏதாவது try பண்ணணும் அப்படின்னா, ஒரு முப்பது வயசுக்குள்ள அதை try பண்ணி தோத்துப் போயிடுங்க.

விவசாயம் இல்லாம எதுவுமே கிடையாது நம்ம சாப்பிடாம எதுவுமே பண்ண முடியாது உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டமானது சாப்பிடாம அதுக்கு உறுதுணையா இருக்குறது விவசாயம்தான் விவசாயம் இப்பல்லாம் ரொம்ப அழிஞ்சுகிட்டே வருது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 நிறைய அதுக்கான படிப்பு நிறைய பேர் வந்து எடுத்து படிக்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து அதை படிச்சு மேலும் மேலும் வந்து நிறைய விவசாயம் பண்ணி இந்த பூமியை எல்லாம் வந்து செழிப்பா வச்சு எல்லாருமே நல்ல உணவு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த விவசாயி கை~ கையிலதான் இருக்கு அந்த விவசாயி ஒரு ஒரு அரிசியும் ஒரு ஒரு நெல்லையும் அவங்க எந்த பொருள் விவசாயம் பண்ணாலும் அதுக்கான முழு கஷ்டத்தை போட்டு அவங்க வந்து விவசாயம் பண்றாங்க அதனால அதை வந்து நம்ம மதிச்சு நம்ம எப்பவுமே உணவை வந்து waste பண்ணவே கூடாது நம்ம எப்பவும் உணவை வந்து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 வேர்வை நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்திலே பஞ்சமே இருக்கவே இருக்காது விவசாயிங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க செய்யிறதும் அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக யாரோ யா~ எப்படியோ ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக அங்க ஒரு விவசாயி கஷ்டப்படுறான்னா அவங்களுக்காக, நம்ம ஒரு second ல ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சோம்ன்னா கண்டிப்பா நம்ம வந்து உணவை வந்து வீணடிக்க மாட்டோம் இப்போ ஒரு hotel க்கு போறோம் அங்க hotel க்கு வெளியவே நிறைய பேரு எனக்கு இதை வாங்கி தாங்க அதை வாங்கி தாங்க ஒருவேளை tea வாங்கி தாங்க ஒருவேளை சாப்பாடு வாங்கி தாங்கன்னு கேட்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா அந்த hotel க்கு உள்ளே போனதும் நிறைய பேர் அந்த சாப்பாடை வந்து waste பண்ணுவாங்க ஆனா இப்ப இருக்கற generation நிறைய பேர் என்ன பண்றாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் என்னதான் சாப்~ order பண்ணிட்டோம் கம்மியா order பண்ணனும் order பண்ணும் போதே நம்மளுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நம்ம கேட்டு வாங்கி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எதையும் வீணாக்காம வேணும்ன்னா திருப்பி நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் ஆனா எல்லாத்தையும் மொத்தமா நம்ம வந்து வாங்கிட்டு அதை waste ஆக்காம என்ன பண்ணணும் மீந்ததை parcel பண்ணி எடுத்துட்டு போயி வெளிய இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை நாங்க வந்து அதை சாப்பிட்டுட்டோம் மீதி எப்படி கொடுக்கிறதுன்னா நீங்களே எடுத்துட்டு போய் வீட்ல சாப்பிடலாமே காண்டி அதை வந்து கீழ போட்டு waste பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஒரு ஒரு பருக்கையும் ஒரு ஒரு விவசாயியோட வேர்வை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்காக ரொம்ப நாள் வருஷக்கணக்கா சேகரிச்சு பார்த்து பார்த்து பார்த்து அந்த விவசாயத்தை பண்ணி நம்மளுக்காக கொடுக்குறாங்க அதனால அந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே வந்து யாரும் வந்து வீணடிக்க கூடாது இப்போ ஒரு அரிசிதானே ஒரு பருப்புதானே நம்ம வந்து பார்த்தோம்ன்னா ஒரு ஒரு வீட்டுலயும் அந்த மாதிரி பார்த்தா அது எத்தனை அரிசி ஆகும் எத்தனை பருப்பு ஆகும் அதனால எப்பவுமே யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கேவலமாவும் மட்டமாவோ யாரைப் பத்தியும் பேசாம நல்லபடியா அந்த விவசாயிங்களுக்கு ஒரு உதவி செய்யற மாதிரி அவங்களை நினைச்சு நம்ம அந்த அரிசி கடவுள் நம்மளுக்கு குடுத்திருக்காரு அப்ப அதை நல்லபடியா நம்ம வந்து பயன்படுத்தணும் விவசாயத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விவசாயிங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப நிறைய இளைஞர்கள் அந்த விவசாயத்துல சேர்ந்து படிக்கிறாங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எதுவும் chemical கலக்காம நாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப ஆரோக்கியமான உணவு எப்படி கொடுக்கலாம் எப்படி வந்து சத்து மிகுந்த உணவு கொடுக்கலாம் எதுல எல்லாம் வந்து நம்ம மருந்து சேர்க்காமல் இது பண்ணலாம்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

அதுக்கு நம்மளும் வந்து அவங்களுக்கு support ஆ இருக்கணும் எப்பவுமே நம்ம வந்து மக்கள் வந்து உறுதுணையா இருக்கணும் ஒரு ஒரு விவசாயிக்கும் அவங்களால முடிஞ்ச இதுவ அவங்க வந்து கண்டிப்பா செய்யணும்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 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து ஆஹ் அரசாங்கம் வந்து கேட்டு அதை அவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா ஏன்னா அவங்களாலதான் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றது கண்டிப்பா ஒரு ஒருத்தருக்கும் வந்து நினைவு கூறணும் சின்ன வயசுல இருந்தே சின்ன பசங்கள்ல இருந்தே நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் இந்த அரிசி எப்படி வந்தது கடையில போய் வாங்கிட்டு வந்தோம்

பயிர் விதைச்சு இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு அதுல ஏர் உழுது இதெல்லாம் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு அந்த அரிசி வந்து அதை வந்து நம்மளுக்கு முட்டை கட்டி அங்கிருந்து இங்க கொண்டு வந்து நம்மளுக்கு விக்கிறாங்க அப்ப இந்த காசு அந்த வந்து அவங்க அந்த விவசாயிங்களுக்குதான் போய் சேரணும் அவங்களுக்கு நல்லபடியா செய்றதுக்கு நம்ம வந்து

எல்லாம் வந்து நான் scientist பத்தி சொல்லிக் கொடுக்கிறேன் பத்தி சொல்லிக் கொடுக்கிறேன் இதைப் பத்தி சொல்லிக் கொடுக்குறேன் அதைப் பத்தி அப்படி இல்லை விவசாயமும் ஒரு நல்ல விஷயம் விவசாயம் இல்லாம மனிதர்கள் கிடையாது இந்த பூமி இல்லாமல் மனிதர்கள் கிடையாது இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அதை வந்து ரொம்ப இழிவா நடத்தி வந்து பாக்குறாங்க பெரிய இதுல இருக்கிறவங்க அந்த மாதிரி நினைக்கக் கூடாது எப்பவுமே விவசாயம்ன்றது மேன்மையான ஒரு விஷயம் அதை வந்து எல்லாருமே படிக்கணும் எல்லாரும் அதுல படிச்சு நிறைய பேரு அதுல இறங்கி வேலை செஞ்சு இந்த நாட்டுக்கு நிறைய வந்து விவசாயம்ன்றது என்னைக்குமே அழியாதுன்ற அளவுக்கு எல்லாரும் கொண்டு வரணும் அதுக்கு இந்த அரசாங்கமும் அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் விவசாயத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க கத்துக்குறாங்க ஆனா இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நிறைய வந்து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 எனக்கு வீடு இருந்தா போதும் flat இருந்தா போதும் இது இருந்தா போதும் அது இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு அந்த விவசாயம் இல்லாம அந்த பூமியை பச்சை பசேல்ன்னு இல்லாம எங்க பார்த்தாலும் pollution எங்க பார்த்தாலும் full ஆ காத்து புகை எங்க பார்த்தாலும் சத்தம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம நாட்டுல உருவாக்கிட்டாங்க சென்னையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு at least எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து இனிமேலாவது உள்ள இருக்க ஒரு பச்சை பசேல்னு ஒரு இடம் இருக்கா அந்த இடத்தை வந்து நம்ம அப்படியே விட்டுடணும்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

அந்த மாதிரி பூமி இருக்கிற இடத்துலதான் அவங்களுக்கு வந்து, அந்த nature ல அந்த காற்றை சுவாசிக்கிறது வந்து நல்ல காத்தா இருக்கும் இங்க வெறும் புகை வெறும் pollution அப்படியெல்லாம் இருக்கு அதை தவிர்த்து அந்த பசங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்ன்னா அதுக்கு கொஞ்சமாவது, அந்த மாதிரி ஒரு இடங்கள் வந்து நம்ம விட்டு வைக்கணும் வீடு கட்டுறோம் apartments கட்டுறோம் building கட்டுறோம் factories கட்டுறோம்ன்றதை தாண்டி இந்த மாதிரி நிறைய இடத்தை வந்து நம்ம விவசாயத்துக்காகவும் நல்ல நீர்நிலைக்காகவும் விட்டோம்ன்னா வரக்கூடிய generation வரக்கூடிய நம்மளுக்கு அடுத்து வர்ற தலைமுறைகள் அவங்களுக்கு அடுத்து வர்ற தலைமுறைகள்லாம் வந்து ரொம்ப நல்லபடியா வந்து வாழ்றதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் agriculture ல வந்து நிறைய மரங்கள் சார்ந்து கூட நிறைய இருக்கு நிறைய மரங்கள் நடணும் நிறைய அங்கங்க நம்ம திடீர்ன்னு நடந்து போயிட்டே இருக்கோம் car ல போயிட்டே இருக்கோம் ஒரு மாம்பழத்து கொட்டையை சாப்பிடுறோம் மாம்பழ கொட்டையை என்ன பண்றோம் எடுத்து தூக்கி போட்டுடறோம் ஏதோ ஒரு இடத்துல

அது ஒரு நிழல கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு சும்மா அப்படி throw பண்ணறேன் இப்படி தூக்கி போடுறேன்னு இல்லாம விவசாயத்தையும் எல்லாரும் பெருசா நினைச்சு நிறைய பேர் வீட்லயே இப்ப வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க நிறைய பூச்செடிகள் வைக்கிறது காய்கறி வைக்கிறது உரம் போட்டு வைக்கிறது நிறைய காய்கறி வீட்டுலயே செஞ்சு சாப்பிடுறாங்க

நல்ல காய்கறிகள் பழங்கள்லாம் செஞ்சு அவங்களே வந்து சாப்பிடுறது வந்து எந்த ஒரு chemical உம் இல்லாம அவங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதனால இதை வந்து எல்லாருமே வந்து பின்பற்றி செஞ்சாங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்குமே உதவியா இருக்கும் நம்ம ஆரோக்கியமாவும் இருப்போம் நம்ம விவசாயத்தையும் கத்துப்போம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும் எப்பவுமே விவசாயத்தை வந்து பெருசா நினைச்சு அவங்களை போற்றனும்

குரு ராம்தாஸ்ஜியின் வாழ்க்கை நீங்கள் மிகவும் இனிமையாக இருந்தீர்கள் பணிவு இறக்கம் அன்பு மற்றும் பெருந்தன்மை ஆகிய நற்பண்புகளும் நிறைந்திருந்தன

பார்க்க ஒருதளம் கட்ட சொன்னார் குருசாஹிப் அவரது மூத்த மருமகன் ராமாஜி மேலு இளயமகனிடம் மேடையை கட்டசொன்னார் குருஜி மீண்டும் மீண்டும்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

குருநாநக்சஹிப்ஜி இன் மூத்த மகன் பாபாஸ்ரீ தன்ஜி அவரிடம் ஏன் இவ்வளவு நீண்ட தாடி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு வரலாற்றில் காணப்படுகிறது அது நடந்தால் தன்னை போன்ற துர்முகிகளின் கால்களை துடைக்கத்தான் இருக்கிறேன் என்றார் பாபாஜி இன்னும் கவரப்பட்டு உமது மகிமையை பற்றி முன்பு நிறைய கேள்விப்பட்டதாகவும் இப்போது பார்த்ததாகவும் கூறினார். குரு ராம்தாஸ்ஜியின் பிறப்பு செந்தாமண்டி நாகூர் இருவத்தி நாலு செப்டம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்திநாலு தந்தை ஹரிதாஸ்ஜி மற்றும் தாய் தயாஜி குருக்கடி மற்றும் ஜோதி ஜோதி செப்டம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நாலு மற்றும் ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி என்பத்தி ஒன்று வயது நாப்பத்தி ஏழு

மூன்று சாஹிப் ஜாடுகள் பிரிதிசன் ஆயிரத்தி ஐநூத்தி அம்பத்தி எட்டு மஹாதேவ் ஆயிரத்தி ஐநூத்தி அறுவது மற்றும் அர்ஜன் தேவ்ஜி ஆயிரத்தி ஐநூத்தி அருவத்தி.

எழுநூறு ரூபாய்க்கு வாங்கினார் குரு கா சக்கீன் அமுல் சரத் சாஹிப் அடித்தளம் ஆயிரத்தி எழுநூத்தி இருவத்தி நாளில் அமைக்கப்பட்டது மற்றும் நீர் தேக்கம். ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழில் தொடங்கபட்டது. ஸ்ரீ குரு ராம்தாஸ்ஜியின் முதல் பெயர் ஸ்ரீ குரு ராம்தாஸ்ஜியின் முதல் பெயர் கேட்டா அவர் இயற்கையின் தன்மையை தனது ஏழு வயதுவரை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 அவர்களில் யாரும் ஆப்ஜிக்கு உதவவில்லை ஆனால் ஆப்ஜியின் பாட்டி ஆப்ஜியை பாசக்கே அழைத்து வந்தார் நாணி பொருளாதார ரீதியாக ஏழையாக இருந்ததால் தன் தம்பி மற்றும் சகோதரியை வளர்க்கும் சுமை ஆப்ஜியின் தலையில் விழுந்தது துய ஏறும்கலை

வரலாறு ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஒன்னில் ஜெஷாஜி பசார்கே வந்தார் சில சமயங்களில் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஆறில் குரு அமல்தாஷ்ணி அவரை கோவில் வாயில் தங்குபடி ஊக்குவித்தார் இங்கு அமுர்தாஸ்ரீயில் அன்பும் கருணையும் ஜெதாஜியை குருமதியுடன் இணைப்பதில் ஆழமான தாக்கத்தி ஏற்படுத்தியது குருவின் போதனைகளின் படி தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வடிவமைக்க முயன்ற ஆப்ஜியும்

குரு அமர்தாஸ்ஜி தனது மகள் பிபிபாணியின் குரவை பற்றி வீட்டில் யோசிச்சி கொண்டிருக்கும்போது திடிரென்று களிமண் செங்கற்கள் முதலிய வற்றை சுமக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்த ஜெத்தாஜியை பார்த்ததாக வரலாறு கூருகிறது சகத் சுபா பாணிக்கு வேதாவும் சேதாவும் பர் இருக்கவேண்டும் என்றான் குரு அமர்தாஸ்ஜி இதுதான் வழி என்று கூறி தனது மகள் பானிஜியை தனக்கு நிச்சயதார்த்தம் செய்தார் குரு சாகிப் அவரது மகள் பானி மற்றும் முதல் குழந்தை கணவன் மனைவியாக ஜி சேவையில் ஈடுபட்டிருப்பதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துருப்பார் இந்த நாட்களில் கோவில் வாயில் பஹோளியின் car சேவை நடைப்பெற்றது அதில் அவர் தீவிரமாக பங்கேட்றார். நிலை மற்றும் பரிசோதனை அமர்தாஜியின் மருமகனாக இருந்தாலும் நேதாஜி ஒரு நாள் முழுவதும் கூட தயங்காமல் குரு சாஹிப்பை வணங்கி குருவின் வடிவத்தை அறிந்து சேவை செய்தார் கூட்டாளிகளின் வார்த்தைகலையும் தலையில் மண்கூடையும் அவன் காதில் வாங்க வில்லை சுமந்து செல்லும் சேவை தொடர்ந்தது இது மண் கூடை அல்ல ராஜ்ஜோக்கின் கூடை என்றும் கூர் குருஅமீர்தாஸ் கூறினார் மூத்த மகன் கர்த்தீப்சத்திப் அத்துமீரலை கண்டும் கூட அவரை கெட்ட வார்த்தைகளை சொல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்போதும் கடைபிடித்தார் இனிமையாகவே ஜெயிக்கபட்டுள்ளது குருநாணாகின் ராஜ் சிறப்பு ஆபரனகலான பணிவு பணிவு மற்றும் அன்பு ஆகியவையே உங்கள் வாழ்கையின் சாம்ராஜியம் நீங்கள் உள்ளே இருந்து அன்பின் உருவமாக இருந்தீர்கள் ஸ்ரீ குருஅமீர்தாஜி இன் மீது மிகுந்த மரியாதை மற்றும் அவர் மீது பக்தி கொண்டவர் எப்போதும் அவர் வார்த்தைகளை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாவாகும் ஏற்றுக்கொண்டு அன்பில் தில்லைத்தார் குரு சிப்பினால் இனிமையாக அப்போது சொல்கிறார்கள் இருக்கும் மன் மன்னிதன் மகிமைபடுவார் யம் நாளின் கீழ் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஹம் பாரிக் முஹத்தியான் அப்பா விளக்குவார் திஹாரி ஜஹத் குழு உணரப்படும் ஒன்று நீங்கள் நாங்கள் தூங்குவோம் மோஹி இரண்டாவது நஹி தூர் யாருக்கு முன் செல்வோம் எம் ஹரி அமிர் அமிர்பக்நே லேகினா மனு பிறேனி ரக்ணன் ராம் ராஹே மனு ராம் ஹக்வதி வைத்தார் கர்ஜா கர்ஜானு சாலுல்யா என் மனம் பிரிந்துவிட்டது ஜானு நான்கு சிரித்தாள் பிறந் பாஸ்

உருதியை குரு ராம்தாஸ் மன உறுதி கொண்டவர் அவர் அரியணை ஏறுவதற்கு முன்பு ஜாதி, ஆணவம் சடங்குகள், மற்றும் கும்பச் சித்தாந்தம் காரணமாக.

பிரசங்கத்திற்கு எதிராக அவரது எதிர்ப்பானவர்கள் ராஜ் தர்பாரில் நீங்க மற்றும் பரந்த புகார் அளித்தனர் குரு ராம்தாசி அணித்து ஆச்சியபனைகளுக்கும் மிக விருவாகும் பொறுமையாகவும், அச்சமின்றியும் பதிலளித்தார் இதனால் எதிரிகள் தோல்வியை சந்திக்க நேரிட்டது மற்றும் அக்பரின் இதயத்தில் உருவான சீக்கிய சத்குருக்கள் மற்றும். குருமத் கொள்கைகள் மீது அன்பும் மரியாதையும் ஏற்பட்டது அவர் தனது பாணியில் மாயைகள் மாயைகள் நயவஞ்சகர்கள் நிந்தனைகள் மற்றும் அகங்காரவாதிகளை கண்டித்தார் நன்றாக பெசிருக்கிரார்கள் சொந்த மகன் சொல்லிருக்கிறார்கள் குரு சீக்கியர்களுக்கான அறிவுரை குருராமதாஸ்ஜிஇன் உறுதியான நம்பிக்கை வேளைகாரன் தன் இதயத்தில் எஜமானிடம் அன்பும் மரியாதையும் இருந்தால் அவனை முழுமனதுடன் சேவை செய்ய முடியாது அதனால்தான் அவர் குரு அமர்தாஜி கடவுளை போல் நம்பினார் பிறகு கொள்கில் சொல்கிறார்கள் அவை ஹோலா பாணி ஆஹா பிசிலே செயின்ட் ஆஹை பக்மாளி மாளி பூரி முக்லையா எம் நாளின் கீழ் எட்னுதி ஏம்பாதி ஒன்று இந்த உறுதி

ராம்தாஸ் ஆனார். ஆனால், அவர் தனது அகங்காரத்தை தனது வாழ்க்கையின் வழியில் விடாமல் மாறாக சேவை செய்ததற்கான. உந்து உந்துகலை கொடுத்தார் நியர்த்தி இல்லாமல் முடிந்தது echo சேவை இந்னில் காணப்படவில்லை பிறந்து இறந்து பிறகு வந்த போ கவலையற்று மாயாவியில் இருந்து விலகியவள் தனக்கு செல்வத்தின் மீது பற்று இல்லை ஆனால் ஏழைகளை வணங்கி அவர்களுக்கு உதவி செய்தான் சேத்ஜகத்துராம் கந்தை கொடுத்தார் அவரது ஒரே நேரத்தில் ஏழைகளுக்கும் வழங்கினார் என்று வரலாறு கூருகிறது ஒரு வாய் தேநீருடன் முத்து மாலையை கொடுத்தார் ஆனால் அவர் வழியில் உட்காந்திருந்த மலக்கிடம் கொடுத்தார் அக்பர் முத்திரையை வழங்கிய போது ஆப்ஜி உடனடியாக விநியோகம் செய்தார் வண்ண மக்களிடையே தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டது குருஜி எந்த இளவரசருடைய நட்பை பெறவோ அல்லது எந்த அரசனுடைய நட்பை பெறவோ முயன்றதில்லை அனுசரணை செலுத்தப்பட்டது

நல்லா இருக்கேன் ரோஷினி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?

நியாபகமிருக்கு கண்டிப்பா நியாபகமிருக்கு. சரி. வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா?

Okay Okay உங்களுக்கு உடம்பு எல்லாம் எப்படிருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா?

நல்லா இருக்கேன். அவங்களும் நானும் நல்லா இருக்கேன் நல்லவிஷயம் சொல்லுங்க என்ன திடீர்னு phone பண்ணிருக்கீங்க? சும்மா தான் உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, சரி call பண்ணி பேசுவோம். என்ன ஏதுன்னு கேப்போம். அதில்லாம இன்னும் நிறயை விஷயம் எல்லாம் பேசணும் Business பண்ணலாம்னு ஒரு idea